செயற்கையாய் எத்தனை வந்தாலும் இயற்கை தான் வெல்லும் அதற்கு இலவம் பஞ்சு தான் உதாரணம் என்றார் தீக்குச்சி மரங்கள் பொன்னு பொன்னு விளையுற பூமியில

நினைப்போடு தரிசு நிலங்களை பயன்படுத்தாமல் அப்படியே போட்டு வைத்து இருக்கும் விவசாயிகள் தான் இங்கே அதிகம் ஆனால் தரிசனத்தை பொன் விளையும் பூமியாக மாற்ற முடியும் என்று

ஊருக்கு ஊர் வெவ்வேறு பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் பொதுவாக தீக்குச்சி மரம் என்பதே இப்போது நிலைக்கு ஆரம்பித்தது ஆரம்பித்துள்ளது சேலத்தில் இருந்து திருச்செங்கோடு செல்லும் அஹ் செல்லும் வழியில் பத்தாவது பத்தாவது கிலோமீட்டரில் உள்ளது வீ~ வீரபாண்டி இதன் அருகில் உள்ள இன்னொரு குட்டி கிராமம் அக்கரம் பாளையம் அக்கரம் பாளையம் இந்த ஊரில் கரடு முரடான காய்ந்த மேட்டுக்காட்டில் தன்னம்பிக்கையுடன் செழித்து வளர்ந்த வளர்ந்து நிற்கின்றன ஏராளமான தீக்குச்சி மரங்கள் நம் கண்களையே நம்ப முடியாமல் அந்த மரங்களை சாகுபடி செய்திருக்கும் கணேசனை சந்தித்தோம் இந்த மேட்டுக்காடு இரண்டு ஏக்கருங்க இதுல எந்த பண்ணையம் செய்ய எந்த பண்ணையமும் செய்ய முடியாது பண்ணையம் செய்ய முடியாது இதுல போர் போட்டா கொஞ்சம் கூட தண்ணி வராது அதனால இந்த நிலத்தை நான் இந்த நிலத்தை சும்மாவே போட்டுட்டேன் அந்த கரடு அந்த கரட்டு காட்டுல அந்த கரட்டு காட்டுல ஒரு ஓரமா ஆறு பீயன் மரங்கள் வளர்ந்துருச்சு இதை அதை விலைக்கு வாங்க ஒரு broker வந்தாரு இருபதாயிரம் ரூபாய் தா~ தரேன் தரேனு தரேனு கொடுக்கறயா கொடுக்கறயா கேட்ட~ கொடுக்கறயான்னு கேட்டார் எனக்கு ஆச்சரியமா போச்சு ஆறு மரத்துக்கே இந்த rate நான் காலம் முழுக்க வச்சா எவ்வளவு போகும் என்று கணக்கு போட்டேன் கணக்கு போட்டு பார்த்தேன் உடனே இரண்டு acre ல வச்சிட்டேன் என்று உற்சாகத்துள்ளலோடு சொன்னவர் தீக்குச்சி மரக்கன்றுகள் தீக்குச்சி மரக்கன்றுகள் தண்ணி கட்டணும், உரம் போடணும், களை எடுக்கணும் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை காய் நல்லா காய்க்குமா, பழம் நல்லா வைக்குமா, பழம் நல்லா பழுக்குமான்னு பாத்துட்டு இருக்க தேவை இல்லை மழையே இல்லனாலும் நல்லா வளரும் இந்த செடிய இந்த செடிய ஆடு மாடுகளும் கடிக்காது அதனால பாதுகாப்பு செய்யனும்னு அவசியமே இல்லை சின்ன சின்ன கிளை வரும் அதையெல்லாம் அதையெல்லாம் ஒடிச்சு போட்டுடணும் ஆறு வருஷத்துல பனைமரம் மாதிரி நெடுநெடுன்னு வளரும் மரத்தோட இலையும் கூடுதல் ஆக்கி நம்ம நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நாநூறு செண்டி செடி வரைக்கும் நடுறாங்க முன்ன எல்லாம் நூத்தி நாப்பது செடிதான் நடறா~ நட்டாங்க நானும் இந்த அளவுக்கு தான் நட்டு இருக்கேன் ஒரு டன் இரண்டாயிரம் ரூபாய் வரை போகுது செடியை வளர்ச்சி செடியை போகுது செடியை வைத்து ஆறரை அல்லது ஏழு வருஷம் ஆகிட்டா ஒரு மரம் இரண்டு அல்லது இரண்டரை டன் எடை வரும் ஒரு ஏக்கருக்கு நூத்தி நாப்பது டன்னு கணக்கு போட்டா ஏக்கருக்கு இருநூத்து ஐம்பது டன் எடைக்கு மரங்கள் கிடைக்கும் ஒரு டன் இரண்டாயிரம் ரூபாய்னு வச்சுக்கிட்டா வச்சிட்டாலும் ஏக்கருக்கு அஞ்சு லட்சத்து அறுபது ஆயிரம் ரூபாய் தாராளமா கிடைக்கும் என்று பக்கம் பக்கமாக கணக்கு போட்டு சொன்னவர் கணேசன் ஓய்வு பெற்ற வனத்துறை ஊழியர் ஆன சுப்பிரமணியம் தீக்குச்சி மரங்கள் இன்ற எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றுள்ளன என்பதற்கான காட்சியாக ஒரு விஷயத்தை முதலில் சொன்னார்

இருக்கு நிலமும் ஐம்பது கிலோ மீட்டர் துள்ளி தள்ளி வள்ளலார் கிராமத்தில் இருக்கு அங்க போய் யாரு பயிர் பச்சை பண்றது ஒரு கட்டத்துல அதெல்லாம் விட்டுட்டு விட்டுடலாம் விட்டுடலாம்னு நினைச்சேன் ஆனால் அடிமாட்டு விலைக்கு தான் கொட்ட~ கேட்டா~ கேட்டாங்க ஆனா இன்னைக்கு அதே நிலத்தை ஐந்து லட்ச ரூபாய்க்கு கேட்கிறார்கள் தீக்குச்சி மர மகிமை தான் காரணம் என உற்சாகத்தோடு சொல்லிவிட்டேன்

இதே இதே போல் பலரும் நிலங்களை குத்தகைக்கோ அல்லது வரம்பவோ விட்டுவிட்டு வெளியூர்ல வேலை பார்க்க கிளம்பிட்டாங்கன்னா கிளம்பிட்டாங்க இப்போ ஓய்வா வீட்டில இருக்கிறது இருக்கிறதெல்லாம் நிலத்தை கவனிப்போ~ கவனிப்போம்னு யோசித்ததால் இத்தீக்குச்சி மரம் idea பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு என்னும் செய்வார் என்று சொன்னவர் பயிரிடும் விதம் பற்றி விவரித்தார் இதை ஊடுபயிரா போட்டா ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் மூனு into ரெண்டு புள்ளி ஐந்து metre இடைவெளி இருக்கணும் இருநூற்று ஐம்பது meter வரைக்கும் நடலாம் காடு முழுக்க போட்டா இரண்டரை மீட்டர் இடைவெளி இருந்தா போதும் நாநூறு சென்டிமீட்டர் வரை நடலாம் நான் ஊடுபயிர் வகை தான் போட்டு இருக்கிறேன் இரண்டடி ஆழத்திற்கும் இரண்டடி ஆழத்திற்கும் குழி எடுத்து செடியை நடனும் வருஷத்துக்கு இரண்டு முறை ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் chemical உரமும் அரை kilo கோழி கருவேல உரமும் போடணும் மழை season ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதையெல்லாம் செய்து செய்திடுவது நல்லது செடியோடு தழைகளை நாசம் செய்ய வேண்டிய வளரும் வரும் பூச்சி

ஆ வணக்கம் mam என் பேரு பாலசுப்பிரமணி. நான் வந்து, இது self driving car rental zoom தானே mam? Okay mam. okay mam. நான் வந்து ஒரு car book பண்ணனும் mam. ஆ திருச்சி to திண்டுக்கல். என் friend தான் refer பண்ணான் இது மாறி. இங்க இருக்குற அந்த car service center நல்லா பன்றாங்க கேட்டுக்கோ. அப்படின்ட்டு, அது இல்லாம மிச்ச Ola Uber னா கூட self driving தர மாட்டாங்க. இதுல self driving போட்டிருக்கு அதனால தான் mam. கேக்கலாண்டு Okay Mam Okay Mam.

ஆ எனக்கு வந்து ஒரு two days கழிச்சு தேவைப்படுது mam. ஆமாம் mam ரெண்டு நாள் கழிச்சு ஒரு family trip போலான்ட்ருக்கோம் mam. அதாவது பசங்கெல்லாம், அவங்க பாட்டி வீட்டுக்கு போணும்ன்னு சொல்றாங்க. அதனால அங்க போறதுக்காக திண்டுக்கல் ஆமாம் mam. ஒரு twenty four hours இல்ல forty eight hours க்கு எவ்வளவு mam rent ஆகும். என்ன ஏதுனு சொல்லுங்க. Okay mam ஆ per two days க்கு கேக்குறேன் mam. Payment எல்லாம் எப்பிடி mam. அங்க office வந்து தான் கட்டணுமா, இல்ல. Okay mam. Okay mam. Okay mam. Online payment. cars ல என்ன மாறி cars எல்லாம் available லா இருக்குங்க?

Okay mam ஒண்ணா. உங்களுக்கு வந்து திண்டுக்கல்லேயும் branches இருக்கா, இல்ல நம்ம திருச்சில மட்டும் தான் வச்சுருக்கீங்களா mam? Okay mam okay mam. இப்ப கார வந்து நானா வந்து அங்க உங்க office ல வந்து வாங்கிக்கணுமா? இல்ல எங்க நான் என் address குடுத்தா மட்டும் போதுமா? Okay mam. என்னென்ன proof வேணும்னு சொல்லுங்க mam. aadhar card டா? இல்ல PANcard? Okay mam. Okay mam. Okay mam okay mam. Okay mam. நான் இது காரு இந்த drive முடிச்சதும் அப்பறோம் குடுத்த இந்த proof எல்லாம் திருப்பி குடுத்திருவீங்களா இல்ல நீங்களே வெச்சுப்பீங்களா mam?

okay mam. okay. ஒரு safety purpose காக? okay mam okay. சேரி mam சேரி. நாலு பேருக்கு தேவே படுது mam. அத்த எல்லாம் வர்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு கார். எடுக்குற மாதிரி இருந்தா எவ்வளவு mam ஆகும். இப்பொதைக்கு நாலு பேர் தான் போறத்தான் திட்டம். suppose, incase plan change ஆயிச்சுனா நாளைக்கு நான் சொல்றேன் mam. Phone பண்ணி inform பன்றேன். அவங்களுக்கு ஒரு swift car வந்து ready பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ ஒரு car book பண்ணிடுங்க mam. ஒரு கார் இப்போ book பண்ணிடுங்க mam. ஏனா two days கழிச்சு போறது confirm தான். நாங்க family போறது. அதுக்கு அப்பறமேட்டு நாளைக்கு அத்த நானும் கூட வர்றேன் அப்படி இப்படினு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா. அவங்களுக்கு ஒரு இது arrange பண்ணிக்கலாம். அவங்க, அவங்க மாமா எல்லாத்தயும் கூட்டிட்டு போறதுக்காக. அதான் mam cars available லா இல்லாமா பாத்துக்கங்க. okay mam நான் confirm பன்னிட்டு கேக்குறேன் mam. கேட்டுட்டு நான் உங்களுக்கு. ஆ பண்ணிக்கலாம் mam இல்ல அதுக்கும் வேற ஏதாவது IDproof தரணுமா? இல்ல என்னோட IDproof போதுமா mam ரெண்டு car க்கு. இல்ல ஒவ்வொரு car க்கும் தனி தனியா நீங்க கேக்குறீங்களா?

என்ன mam? புரியல? ஆ driving license, ஆ இருக்கு mam இருக்கு mam. ஆ. Okay mam okay mam. நம்ம car க்கு. Insurance எல்லாம் current ல இருக்குறது தானே mam தருவீங்க. எதுவும் இது ஆயிடாதுல பிரச்சனை? இல்ல நான் போறப்போ ஒரு toll இருக்கு அங்க கேப்பாங்க அதனால தான் வேற ஒன்னும் இல்ல.

Okay mam. Per day க்கு five thousand six hundred சொல்றீங்க, ரெண்டு car னா வந்து discount பன்னிக்குறேன்ரீங்க. Okay mam அப்பறம் ரெண்டாவே book பண்ணிருங்க அவங்களையும் கூட்டிட்டு போயிருவோம் எதுக்கு. அப்பறோம் விட்டுட்டு போறேன்னு சொல்லிடுவாங்க. ரெண்டா. ஆ ஆமாம் mam. சொல்லிடுங்க நான் evening இப்போ office ல இருக்கேன் work முடுச்சிட்டு evening வந்து நான் office க்கு வந்து என்னோட proof amount paying எல்லாம் பண்ணிட்டு நீங்க car ர மட்டும் இது பண்ணி வச்சுருங்க. available லா வச்சுக்கோங்க. ஆ ஆமாம் mam two days க்கு அப்புறம் தான். நான் இன்னிக்கி evening உங்க office க்கு வந்திடுறேன் mam. Office address ச மட்டும் கொஞ்சம் எனக்கு message பண்ணிடுங்க. ஆ Okay mam. Okay mam. ஆ suppose நான் drive car போம்போது சின்ன accident ஏதாச்சும் damage ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த package நான் எதும் pay பண்ற மாதிரி இருக்குமா mam இல்ல நீங்களே insurance வச்சு பாத்துப்பீங்களா. Okay mam super mam. Okay mam. ஆ car வந்து AC யா இல்ல non - AC யா mam? Okay mam okay mam. car லாம் நல்லா கொஞ்ச check பண்ணி வச்சிருங்க mam இடையில எதுவும் பஞ்சர் கிஞ்சர் ஆயிடாம. ம்ம் okay mam நான் எடுத்துட்டு போன மாதிரி எடுத்துட்டு கொண்டாந்து குடுத்திருவேன். பிரச்சனை இல்ல. okay mam நா எல்லாம் அது பிரச்சனை இல்ல. okay mam. suppose நான் சொன்ன time விட extra ஆயிடிச்சுனா அதுக்கு ஏதும் நான் amount, twenty four hours சொல்லி எடுத்துருக்கேன். five thousand six hundred something சொல்றீங்க. அதே நான் pay பண்ணி எடுத்துட்டு போறேன். suppose வேற அங்க கிளம்ப late ஆயிடிச்சு ஊர்ல festival முடிய late ஆயிடிச்சு ஒரு two hours இல்ல three hours இல்ல ஒரு half day late ஆ வந்து குடுத்தா அதுக்கு extra charge என்ன ஆகும் எவ்வளவுன்னு சொல்லிட்டீங்கனா mam.

Okay mam okay mam. அது six hours க்கு எவ்வளவு mam? நா இப்ப inform பன்னிட்டு six hours late ஆ வந்து தர்றேன்னா thousand eight hundred ஆகுதா mam? Okay mam okay mam. Inform பண்ணலனா கொஞ்சம் amount extra சொல்றீங்க penalty ஓட. Okay mam.

ஆமாம் உங்க company க்கு தான் loss ஆகும். அதும் இல்லாம car யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு பயப்படுவீங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல.

ஆ okay mam அது நான் fill பண்ணிக்கிறேன் mam. Diesel தானா mam எல்லா car ம். okay mam okay mam. suppose நான் இன்னோரு ரெண்டு car book பண்றே இல்ல mam. ஒரு car க்கு வந்து எனக்கு driver available ஆ இல்ல அப்படினா நம்பள்ட்ட யாரும் drivers இருக்காங்களா mam இல்ல நான் தான் வெளிய இருந்து ஆள் வச்சுக்கணுமா? ஆ okay mam. okay.

Okay mam okay mam. அந்த payment details மட்டும் நா அனுப்பிச்சு விடுங்க mam. நா என்னோட proofs எல்லாம் எடுத்துட்டு நா evening வந்து நா pay பண்ணிட்றேன் mam amount எவ்ளோ என்னென்னு சொல்லிட்டு.

~ advance pay பண்குறேன். ஆ எடுத்துட்டு வர்றேன் mam. ஒரேதா address எங்க mam சொன்னிங்க? நம்ம உறையூர் தானே mam சொன்னிங்க? திருச்சி உறையூர். ஆ okay mam okay mam. ஒரு நிமிஷம் இருங்க mam. Note பன்னிக்கிறேன். A twenty three?

SS கோவில் street. உறையூர் திருச்சி. Okay mam. Okay mam. okay mam. நான் evening வந்து pay பண்ணிக்கிறேன். ஆ okay mam. வரும்போது driving? என்ன proof mam கேட்டிருந்தீங்க? aadhar proof. ஓ okay mam. இப்போதைக்கு license எடுத்துட்டு வரணுமா mam. இல்ல எடுத்துட்டு வர தேவை இல்லையா mam?

அவ்வளவு தான் mam. நான் இன்னிக்கி evening வர்றப்ப ஒரு car ரா ரெண்டு car ரான்னு கேட்டு book பண்ணிட்டு, அதோட amount எவ்வளவோ advance pay பண்ணிட்டு நான் வந்த two days கழிச்சு எடுத்துக்கிறோம். Okay mam okay. mam எனக்கு புரியல. advance amount வந்து கழுச்சிட்டு தானே இது பன்னுவிங்க balance amount குடுத்தா போதுமா? இல்ல அது உங்கள்டயே தான் இருக்குமா? நான் திருப்பி வாங்கிக்கலாமா?

return தந்திர்றேங்க. proof யும் return தந்துடுவீங்க. ஓ okay mam okay mam. அதான் கேட்டுக்கிட்டேன். நான் முன்னாடி வந்து நீங்க இது மாறி சொன்னா மாதிரி இருந்துச்சு. proof வந்து காட்டீட்டு எடுத்துட்டு போலான்னுற மாறி இருந்துச்சு. ஓ. சேரி mam சேரி mam ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம். Okay. ஆ Evening ஒரு five thirty இல்ல six'o clock போல வந்து நான் booking confirm பண்ணிக்கிறேன்.

ஆஹ் mam நாங்க இங்க கருப்பு கோட்டைல இருந்து பேசுறோங்க ஆஹ் madam எங்களுக்கு கொஞ்ச விட்டு பக்கதுல கொஞ்ச சின்னதா ஒரு textiles மாதிரி வெச்சிருக்கோங்க இப்போது start பணிற்கோம் start பண்ணி கொஞ்ச நாளுதா start பண்ணுனோ right planning ல இருக்கோம் இப்போல தோன்றாத இப்போ ரெண்டு மாசமா நாங்க இங்க பக்கதுல இருந்து கொஞ்ச கொஞ்ச துணில எடுத்து விட்டுட்டு இருந்தோம் இப்போ கொஞ்ச பெருசா பெரிய பெரிய orders எடுக்கலாம்னு முடிவு எடுத்துட்டு நாங்க உங்க கிட்டே உங்கள contact பணிற்கோம் அப்ரோ இங்க so ஏற்கனவே ஒருத்தங்க சொன்னாங்க உங்க கிட்டே எடுத்த என்போமே நல்ல quality ஆஹ் இருக்கும்னு சொன்னாங்க ஆஹ் சேரி நம்மளோ இங்க சின்ன textiles தா விட்டு பக்கட்டுலயுள்ளவங்க தெரிஞ்சவங்க மட்டும்தா வந்து எடுத்துட்டு இருகாங்க so இப்போ season வரது பாத்தீங்கன்னா இப்போ pongal season வருது பாத்திங்களே அதுனால கொஞ்ச dresses வந்து எல்லா எல்லா எல்லாத்தரப்பு மக்களுக்கு வேணும்க எல்லா எல்லா திறப்புநருக்கும் வேணும் ஆஹ் அப்புடின்னு பக்க மோடு சின்ன குழந்தைக்ளுக்கு பொம்பளபுள்ளைகளுக்கு அம்பலபசங்களுக்கு

என்ன date ல இருந்து start பண்றீங்க

எனக்கு அந்த range ல வேண்டாங்க என ந இங்க உங்க கிட்ட இருந்து நாங்க வாங்கிட்டு அப்ரோ ந இங்க ரெண்டாவது resale பண்ணுனோம் so ந இங்க minimum five hundred four hundred ஆஹ் அந்த மாதிரி rate ல ந இங்க போட்டதா எனக்கு இங்க sales ஆகும்

kutties குளம் இருக்குதுங்கள அப்ரோ பசங்களுக்குளம் tops kurties ங்கள இருக்குதுங்களா இதுக்கும் அதுக்கும் தனியா அதல கொஞ்ச கம்மி rangle ல பண்ணலாமே

இதுல கொஞ்ச quality ஆஹ் குடுத்திங்கனா இது கொஞ்ச quality ஆஹ் குடுத்திங்கனா நானோ கடைய ரொம்ப நாலு வெச்சிருக்க முடியும்

இல்ல நாங்க video call ல பாத்தோன எங்களுக்கு dress correct ஆஹ் தெரியாதுங்களே இல்லிங்களா நீங்க ஒரு time குடுத்திங்கனா நாங்க godown கு வறோம்ங்க வந்து பகிறோம்ங்க

ஓ அப்போ நாங்க minimum purchase அப்புடின்னு சோனா நாங்க five thousand rupees க்கு நாங்க purchase பண்ணிற்குனோம் அப்புடித்தாங்க ஓ நா நீங்க online ல dress கடனீங்கனா நாங்க எடுக்குறது இருந்த ten thousand rupees pay பண்ணாத நீங்க எனக்கு dress அனுப்புவீங்கன்னு சொல்லறீங்க ஆஹ் இப்போ இனொரு doubt ங்க ஆஹ் என்னனா madam நாங்க உங்ககிட்ட நேரடியா வந்து பாக்குறோம் dress எடுக்குறோம் கொஞ்ச இங்க கொண்டு வந்துட்டோம் but வீட்டுக்கு கொண்டு வந்துதான் பாக்குறோம் கொஞ்ச piece damage அப்புடின்னா நாங்க retun கொண்டு வந்த நீங்க வாங்குவீங்களா ஆஹ் ஆஹ் damage இருந்தாக நீங்க வாங்குவிங்கா ஓ அப்போ நாங்க இங்க அங்க இருந்து check பண்ணி வாங்கிட்டு வந்தது நல்லதுன்னு சொல்லறீங்க அப்புடித்தான

இல்லனா இப்போ நாங்க கொஞ்சமா வாங்கறதா இருந்த நாங்க வந்து check பண்ணி வாங்கலாம் இப்போ ந என்ன சொல்லவரென ஒரு பத்து piece ந ஒரு nightly வாங்குறேனா ஒரு பத்து piece nightly ந வாங்குறேன் வைங்களே பத்து piece ல ஒரு piece damage இருக்குன்னு ஒரு piece ஆஹ் மட்டும் திறந்து பாத்து எனக்கு அந்த nightly okay ன்னு ந வாங்கிட்டு வந்துறறோம் வீட்டுக்கு அப்போ அந்த ஒரு piece damage அப்போ அந்த customer வந்து பக்கமொடுதான் ந வந்து இது பண்ணுவேன் அப்புடித்தான

pack பண்ணி குடுப்பிங்களா send பண்ணுவிங்கள okay madam okay okay thank you ஆஹ் okay okay okay mam ஆஹ் okay mam ஆஹ் okay madam இப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு ninety pieces hello ந இப்போ ninety pieces சொல்லிட்டேன் அது மாதிரி எனக்கு வேரையும் கொஞ்ச pieces வேணும் madam என்னனு பாத்தீங்கன்னா ஆஹ் ladies ஓட inner wears full ஆஹ் வேணும் அங்க இருந்த எல்லா size மே வேணும் thirty six ல இருந்து தொட்டு fourty வேற company item தான் வேணும்

அப்ரோ பாவாடை sets பாக்க மோடு அது ஒரு fifty ஆஹ் ஆமா seven pack ல குடுங்க seven pack ல ஒரு twenty five குடுங்க அபிராம six pack ல ஒரு twenty five குடுங்க ஆஹ் blouse என்னனா இப்போ நம்ம என்ன saree எடுக்குறேனோ அந்த saree ல blouse எல்லாமே குடுங்க இப்போ எத்தனை saree ஒரு அம்பது saree ந order பண்றேன் அப்புடின்னா அந்த அம்பது saree கும் என்ன colour இருக்கோ அந்த colour லய குடுங்க so அந்த மாதிரி black ளையும் white black ல ஒரு extra black ல ஒரு ten piece extra எனக்கு வேணும் blouse piece ல full வாயில் குடுத்துருங்க full வாயில் அனாலும் okay தான் short அனாலும் okay தான் அது piece ஆஹ் எல்லாமே cloth ஆஹ் இருக்குங்கில்லையா black ஒரு அந்த cloth meter ஒரு meter குடுத்துட்டீங்களோ okay தான் cloth meter punam saree குடுங்க punam saree குடுங்க அபிராம பட்டு ஆஹ் ஜெரிகா வெச்ச பட்டு இருக்குதுங்கிளையா சின்ன border ஆஹ் சின்ன border சின்ன border குடுங்க சின்ன border சின்ன border ல கொஞ்சம் ந வென அங்க வரேன் வந்து பாக்குரேன்ங்க saree ல

அப்ரோ அப்ரோ gents குள்ளத்தளம் இருக்குதுங்கள gents குள்ள செட்ட வேஷ்டி pant

ஆஹ் சேரி சேரி ஆஹ் சொல்லுங்க t shirts fifty ல இருந்து start ஆகுது அதாவது quality நல்ல இருக்கும்களா fifty ல search பண்ணறீங்கனா quality நல்ல இருக்காதுங்கில்லையா

இப்போ ந இன்னுமொன்னுக ந இப்போ hundred rupees வாங்குற அப்புடின்னா அந்த t shirt ஆஹ் என்ன இதுக்கு விக்கலங்க ஓ எனக்கு அப்போ அதுல hundred rupees லாபம் கெடக்குது சொல்லறீங்க அப்புடித்தான இப்போ நாங்க தனியா போட்ட்ற அந்த stickers எல்லாம் நீங்க எங்களுக்கு provide பண்ணுவிங்கள இல்ல நாங்கதான் வாங்குனோமா அத நாங்க rate போடுறோம்ல

ஓ சேரி சேரி சேரி சேரி சேரி அப்போ நாங்கதான் எங்க கடை போடு எங்க price காக நாங்க பொடுகுணோம்னு சொல்லறீங்க

may be இப்போ வந்து size வந்து எல்லா size மே கெடைக்கும்கள்ல இப்போ nighties சொல்லறீங்களா இப்போ nightly வந்து double XL இருக்கு XL இருக்கு medium இருக்கு large இருக்கு

ஓ சேரி சேரி சேரி சேரி ஓ அது set ஆஹ் தான் வரும் பாத்தீங்கன்னா அப்போ ந எடுக்கும் மோடு அம்பது இருக்கு எடுக்க வர அப்புடின்னா ஒரு பத்து piece double XL பத்து piece xl பத்து piece medium பத்து piece large கணக்கு வெச்சி எடுக்குறோம் அப்புடின்னா

ஹ்ம் குழந்தைங்களோட cotton socks எல்லாம் இருக்கும்லங்க குழந்தைங்களோட cotton socks குழந்தைங்களோட cotton socks எல்லாம் இருக்குகிளைங்கள

உம் உங்க கிட்ட order ஒன்னு சொல்லிட்டு கொஞ்சம் rate கம்மி பண்ணி குடுப்பிங்களா அப்படினு கேய்க்காத உங்களுக்கு call பண்ண உங்களுக்கு நீங்க கைல advance குடுத்தீங்கனா rate கம்மி பண்ணுவிங்களானு ல காய்க்காத call பண்ண எங்களுடைய regular customer ஆக்டிங்கான நீங்க தெண் தோஸண்ட் எடுக்குறீங்கனா நீங்க அவங்களுக்கு தோஸண்ட் ரூபேஷ் குருகுல கொஞ்சம் கூட தோஸண்ட் பைவ் ஹுன்ட்ரேட் அந்த மாரில கம்மி பண்ணி தாராள cash amount நம்கூட கூட நம்ப கம்மி பண்ணி கம்மி பண்ணி தந்துட்டு இருப்பாங்க okay mam

இன்னைக்கு என்னோட life ல நான் என்னோட வாழ்க்கைய பத்தி நானு சொல்லப்போறேன் என்னோட பேரு நானு பொறந்தது பெங்களூருல பொறந்து அங்க ஆஹ் எங்க அம்மா அப்பா எல்லாரும் தமிழா~ இது தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே வளர்ந்தவங்க அங்கே எங்க அப்பா வேலைக்காக வந்து பெங்களூருல இருந்தாரு அப்போ என் எங்க அப்பா அங்கேயே settle ஆயிட்டாங்க அப்போ நானு எங்களுக்கெல்லாம் life இது ஆஹ் ஆஹ் நான் அப்போ நானு என்னோட தங்கச்சி அக்கா எல்லாரும் பொறந்தது எல்லாம் பெங்களூரு தான் ஆனா எங்களுக்கு தமிழா~ இது ஊ~ ஊருன்னா எ~ தமிழ்நாடுதான் அங்க எங்க அத்தை வீடு மாமா வீடு ஹம் பெரியப்பா, பெரியம்மா அஹ் பாட்டி அவங்க வீடு எல்லாம் இருக்கும்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 நல்ல நண்பர்கள் நண்பர்கள் கிடைத்தாங்க ஆஹ் கிடைத்தா~ கிடைச்சாங்க நானு leave ல போனா நல்லா வெயில் காலமா இருக்கும் நல்லா சூ~ இது இருக்கும் சூடு ஜாஸ்தி இருக்கும் ஆனா, அதெல்லாம் நல்லா ஆஹ் எங்க அக்கா தம்~ தம்பி மாமா அவங்ககிட்ட விளையாடிட்டு எப்போ time போகும்ன்னே தெரியாது வீட்டுக்கு வந்தா எப்ப ஊருக்கு போவோம்னு இருக்கும் நல்லா அந்த சின்ன வயசு நினைவு ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ நாங்க படிப்~ படிச்சிட்டு முடிச்சிபின்னுட்டு என்~ எனக்கு என்னோட அக்காக்கு எங்க ஊர்லயே மாப்பிளை பாத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ நாங்க தமிழ்நாடு இது அஹ் தமிழ்நாட்டுக்கே வந்துட்டோம் பெங்களூருல விட்டு அங்க இப்போ எங்க நாங்க என்னோட ஆஹ் வீட்டுக்காரர் கூட திரும்ப ஆஹ் இங்கே ஆஹ் நான் நானும் எங்க நானு கேரளா வந்துட்டேன் கேரளாலே வந்து நாங்க settle ஆயிட்டோம் அப்போ தமிழ்~ தமிழ்நாடு இப்போ எங்~ எங்களோட ப~ குட்டிக்கு ஹம் குழந்தைக்கு இப்போ என்ன என்னோட life ஏ எப்படி இருந்துச்சோ அப்~ அப்படியே ஆயிடுச்சு ஆனா அவளுக்கு பாட்டி வீடு ஆஹ் அத்தை வீடெல்லாம் பாட்டி வீடு வந்து

சந்தோசமா இருக்கு